இதோட ரெண்டு சைட்லயுமே கிளாஸ் ஃபிக்ஸ் பண்ணி இருக்காங்க.

இந்த ரெஸ்டாரன்ட்க் ஓட சீலிங்ல அழகுக்காகவும் வெளிச்சத்துக்காகவும் நெறைய சீலிங் லைட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க.

இது வந்து பாக்கற்துக்கு ஒரு பர்ஃப்யூம் கட மாதிரி இருக்கு.

சிங்கிள் பீஸ்சஸ்சா இருக்குற பெர்ஃப்யூம்ஸ் எல்லா தனியா அடக்கி வெச்சுருக்காங்க.

இந்த கேபின்க்கு மேல கார்னர்ல ஒரு மணி பிளான்டு நடுவுல ஒரு பென் ஸ்டேண்டு வச்சிருக்காங்க.

இங்க ரொம்ப குளூரா இருக்கிறதுனால எல்லாரு ஜாக்கெட்ஸ்சு கேப்பு வெச்சி போட்டுட்ருக்காங்க.

இந்த ஸ்கூல் வில்லிங்டன்ல இருக்குன்னு அந்த சிம்புள்க்கு கீழ எழுதிருக்காங்க.

இந்த பில்டிங்கு வெளில கார்ட்னிங் வேல நடந்துட்ருக்கு.

இந்த ஏ_டி_எம் வந்து எம் பாலாடா பிரான்சுக்கு சேந்தது.

இந்த ஜிம்ல எக்சைஸ் பண்றதுக்கு தேவையான எல்லா எக்யூப்மெண்ட்ஸு இருக்கு.

குளூர்ன்னா போத்திகரதுக்கு பிளாங்கெட் ஃபெசிலிட்டியு இருக்கு இங்க.

ரெஸ்டாரன்ட் ஓட என்ட்ரன்ஸ் டோர்ல ஹேப்பி இண்டிபெண்டன்ஸ் டேனு எழுதி இருக்கு.

இந்த ஸ்கூலுக்கு தேவையான கம் க்ளூ சாட்ஸ் ஸ்கெட்சஸ் இந்த மாதிரி எல்லா பொருளும் இருக்கு.

இந்த கடையோட ஓனர் பின்னாடி இந்த கட தெரியிற மாதிரி ஒரு செல்ஃபி எடுத்துருக்காரு.

இங்க மூணு காரு ரெண்டு டூ வீலரு பார்க் பண்ணி வெச்சிருக்காங்க.

ஒரு ரெசாட்க்கு முன்னாடி ப்ளூ கலர் போட்ல அந்த ரெசாட் ஓட பேர் எழுதிருக்கு.

இந்த காடனோட கார்னர்ல ரவுண்டா ஒரு ஃபுட் பாத் மாதிரி அமச்சு அதுக்கு நடுவுல பெபில் கலர் செடிகள வெச்சி டெக்ரேட் பண்ணிருக்காங்க.

க்கு முன்னாடி ஒருத்தர் நின்னு ஃபோட்டோ எடுத்துட்ருக்காரு.

இங்க முன்னாடி பைவ் சீட்டர் வுட்டன் சோஃபா வெச்சிருக்காங்க.

இந்த பஸ் ஸ்டாப் பக்கத்துல ஒரு போர்டு இருக்கு அந்த போர்டுல ஜேம்ஸ் பார்க் கோத்தகிரி எல்லாம் எவ்வளவு கிலோமீட்டர்ஸ் எந்த வழியா போணும்னு ஏரோமார்க் போட்டு காட்டியிருக்காங்க.

பஸ் ஸ்டாப் பக்கத்துல இண்டியன் பேக்ரினு ஒரு சின்ன பேக்ரி இருக்கு.

சீலிங்ல வெளிச்சத்துக்காகவு அழகுக்காகவு கு சின்ன சின்ன சீலிங் பல்ப்ஸ்லா ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க.

இது பாக்குறதுக்கு ஒரு நெருப்பு கோழி பண்ண மாதிரி இருக்கு.

இங்க பாறைக்கு மேல நாலு பேர் நின்னுட்ருக்காங்க.

இங்க ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் எல்லா கூட இருக்கு.